அதுல பொக மேல போரமாரி காட்டப்பட்ருக்கு.

நெறைய வண்டிக்கி சிங்க்ள் ஸ்டேண்டு ச் நெறைய வண்டிக்கி டப்ள் ஸ்டேண்டு போட்டு வச்சிருக்காங்க.

ஒன்னு ரெண்டுன்னு போட்டு வச்சுருக்காங்க சைடுல குப்ப தொட்டிலா இருக்கு அத ஒரு ஆள் செக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு.

வாலிபால் நெட் ஒன்னு இருக்கு ஒயிட் கலர்ல கோடுலா போட்டு வெச்சிருக்காங்க.

டேபிள் மேல துணி எல்லா போட்டு நிறைய பேர் உட்காந்துட்ருக்காங்க.

சைடுல ஒரு ஸ்கூட்டி கீழ நிக்குது கைறுமாறி கட்டி இழுத்து மரத்துல கட்டி வெச்சிருக்காங்க.

டேக்சி ஒண்ணு நிக்கிது ஆதவன் சொல்ட்டு பிரின்ட் பண்ணி ஒட்டிருக்காங்க.

அதுல ஒரு சில மூஞ்சிலம் பிளர் பண்ண மாரி காட்டி இருகாங்க.

பாக்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு பிள்ளையார் போட்டோலாம் போட்டுருக்கு.

சைடுல புடிச்சுட்டு ஏருற மாரி கம்பி எல்லா வெச்சிருக்காங்க நெறைய பேர் இருக்காங்க ஒரு சில பேர் மூஞ்சில்லா ப்ளர் பண்ண மாதிரி காட்டிருக்காங்க மழன்றதுனால தண்ணி ஊத்தி எடுத்து சொரந்துட்ருக்கு.

அவர் கழுத்துல ஒரு மண்வெட்டி வச்சிட்டு நடந்து போயிட்டிருக்காரு.

அங்க ஒரு ஆல் ட்ரெக் மேல சாஞ்சிட்டு இருக்காரு அவர் மூஞ்சி பிளர் பண்ணமாரி காட்யி இருகாங்க.

தார் ரோடு ஒன்னு இருக்கு அந்த ரோட்ட கிராஸ் பண்றதுக்காக மேல ஏணிப்படிக்கட்டுலா வெச்சுருக்காங்க.

ரெட் கலர் பாக்ஸ் பேக் எல்லாம் நெறய இருக்கு.

சைடுல வீடு எல்லாம் நிறைய இருக்கு ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு ஒயிட் கலர் கோடு மாறி போட்டு வெச்சிருக்காங்க.

மயில் ஒன்னு தோகய விருச்சிட்டு ஆடிட்டுருக்கு.

நெறையா அட்ட பெட்டிலா வச்சிருக்காங்க மல்லிக கட மாரிருக்கு.